இவங்களுக்கு தேவையான சேர் டேபிள்ஸ் எல்லாமே போட்ருக்காங்க.

இந்த கொழந்தைங்க ஸ்கெட்ச் பென்ஸ் சார்ட் கம் எல்லா கொண்டு வந்து அவங்களோட ஆர்ட் அண்ட் க்ராஃப்ட்ட பண்ணிட்ருக்காங்க.

இது ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் மாதிரி இருக்கு.

இந்த ஸ்டேஷனோட போட்ல லவ் டேல்னு ஹிந்திலயு இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் எழுதிருக்காங்க.

இந்த கட்டட வேல எல்லா நடந்துட்ருக்கு.

நெறைய டால் ட்ரீஸ் எல்லா இருக்கு சர்ச்ச சுத்தி.

வீட்டு காம்பவுண்டுக்கு கீழ புல்வெளியா இருக்கு.

மண்டபம் கரிங்கல்லால கட்டப்பட்ட மாதிரி இருக்கு.

இது மலைப்பகுதியில இருக்குற ஒரு எஸ்டேட் பகுதியா இருக்கு.

இங்க நெறைய மரங்கள் தேயிலை செடிகள் எல்லா நெறைய இருக்--

பக்கத்துல இன்னொரு ரூஃபிங் கட்றதுக்கான பொருள் எல்லாமே இருக்கு.

இது நார்த் சைட்ல இருக்குற ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்--

ஃபுட் பாத் பக்கத்துல கயிற்லயும் ஃபென்சிங் போட்ருக்காங்க.

இது பார்க்கல இருக்கிற ஒரு எடம் மாதிரி இருக்கு.

பக்கத்துல ஒரு பெரிய வீடு ஒன்னிருக்கு.